வெளிய ஒரு ப்ளூ கலர் கார் நிக்குது. பிரெண்ட்ல ஒரு ஒயிட் கலர் கார் வந்து உள்ள நிக்குது.

இரும்புனால் ஆய ஆக்கப்பட்ட நிறைய இயந்திரங்கள் இருக்கு.

ஒரு மயில் இருக்குது மயில் வந்து ஆள்கள் நடக்கக்கூடிய ரோடு மாறி இருக்கப்பட்ட இடத்துல இருக்கு.

நறைய மரங்கள் குட்டி குட்டிய அங்கங்க இருக்கு. காம்பவுண்டு இருக்கு.

அதுக்கு சைடுல ரேக்ல சாரி மாரி ஏதோ துணி எல்லா மடிச்சு மடிச்சு வச்சிருக்காங்க.

அவங்க ஒரு தண்ணிக்க பாத்துட்டு நிக்காங்க.

நிறைய டி_ஷர்ட் டி_சர்ட் ஆ இருக்கு. நிறைய டி_ஷர்ட் செல்ஃப்ல ரெண்டு சைடுலையும் அடிக்கடிக்கி வச்சிருக்காங்க.

ஒரு ஆள் அங்க வண்டியில பெட்ரோல் போட்டுட்டு இருக்காங்க பக்கத்துல ஒரு கார் நிக்குது.

இந்த மக்கள் எல்லா ஏதோ அவங்க கழுத்துல துணி போட்ருக்காங்க.

கீழ நிறைய குட்டி குட்டியான கிராமங்கள் குட்டி குட்டியான வீடு நிறைய பச்சை பச்ச பச்சையான செடிகள் எல்லாம் நமக்கு இங்கிருந்து பாக்கும்போது தெரியுது.

பேக்ல ஒயிட் அண்ட் ப்ளூ கலர்ல பலூன் எல்ல கட்டிவிட்டு இருக்காங்க டெகரேட் பண்ணி வெச்சிருக்காங்க சைடுல ப்ளூ கலர் பில்டிங் ஒன்னு இருக்கு.

இது பாட்டா கடென்னு எழுதி இருக்காங்க அதுக்கு பக்கத்துல நெறைய அடுக்கு மாடி கட்டிடங்கள் இருக்கு பிரண்ட்ல ரெண்டு பைக் போயிட்டு இருக்கு.

இந்த சைடு எரேசர் இருக்கு.